அதில மிக முக்கியமான தாக்கம்னு பார்த்தா காட்டழிப்பு ஹம் காட்டழிப்பு வந்து பல வன நிலங்களை வந்து விவசாய நிலங்களாக மாற்றதுனால மரங்கள் வந்து வெட்டப்படுது அப்புறம் பாசனத்திற்காக சிறிய அந்த ஆறுகள், குளங்கள் அதெல்லாம் வந்து அதிக அளவிலான நீரை பயன்படுத்துறதுனால குளங்கள் அப்புறம் ஆறுகள் எல்லாம் வறண்டு இயற்கை வாழ்விடங்களை வந்து அழிய வந்து அழிக்க வந்து இந்த விவசாயம் வந்து வழி வகுக்குது இது ஒண்ணு அப்புறம் விவசாய தேவைகளுக்காகப் பயன்படுத்தின அந்த ரசாயனங்கள் அந்த உரங்கள் ரசாயனங்கள் எல்லாம் நிலம் அப்புறம் வந்து நீர்நிலைகளை வந்து மாசுபடுத்துது இதனால வந்து மண் குறைந்து நிலத்தடி நீர் வந்து மாசுபடுறது மாசுபடுது அது ஒண்ணு இந்த விவசாயத்தில வந்து பெரிய தாக்கம் ஆயிக்குது அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னா அஹ் படித்தால்தான் வேலை கை நிறைய சம்பளம் அப்படின்னு கற்றுத்தற இன்றைய சமூகம் வந்து விதைச்சாதான் சோறு அப்படின்னு சொல்லிதர வந்து மறந்திடறாங்க ஹம் காட்டுல வேலை செய்பவன வந்து நல்லா கேவலமாவும் கணினில வேலை செய்றவன நல்லா கவுரவமாவும் நினைப்பவங்களு~ நினை~ நினைக்கிறாங்க ஆனா வந்து இந்த கணினியில வேலை பாக்குறவங்களுக்கு தெரியல அரிசியை கணினியில அறுவடை செய்ய முடியாது அப்படின்னு வள்ளுவர் வள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த குறளை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும் தகுதி பார்க்கும் மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா விவசாயிகளோட கால்பட்ட அரிசியைதான் நம்ம கழுவி சாப்பிடுறோம் அப்படிங்கிறதை வந்து நம்ம மறந்~ மறந்திடவே கூடாது அப்புறம் வந்து இன்னொன்னு பார்த்தோம்னா கீழே சிந்துற உணவை வந்து விவசாயிங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகம் வலிக்கும் ஏன்னா அவங்கதான் வியர்வையை வடிச்சு அந்த நெல்லை வந்து உருவாக்குறாக அவங்க வந்து அந்த நெல்லை வந்து தாய் மாதிரி நினைக்கிறாக so அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப வலிக்கும் அதனால வந்து நம்ம ஆரோக்கியமான அந்த பாரம்பரிய விவசாயத்தை வந்து பின்பற்ற பின்பற்றணும் அதனால நம்ம நாட்டின் இன்றைய மிக முக்கிய தேவை வந்து இளம் விஞ்ஞானியைவிட இளம் விவசாயிகள்தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் வந்து இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன்

போட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து அரிசி கிடைக்குது அததான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால நம்மளுக்கு இதெல்லாம் எப்ப உணருவோம்னா நம்ம வந்து பணம் இருந்தும் பட்டினி இருக்கும் நாள் வரும் இல்ல

அதை உணர்ந்தா மட்டும்தான் விவசாயிகளோட எதிர்காலம் வந்து செழிக்கும் அதனால விவசாயத்தை காப்போம் எதிர்காலத்தை மீட்போம்ன்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து விவசாயம் செய்யல அப்படிங்கிறதுக்காக வேண்டி விவசாயியோட அழிவை வந்து வேடிக்கை பார்க்காதீங்க நாளை வந்து உங்கள் பிள்ளைகள் உணவுக்காகக் கையேந்தும் நிலை வந்து வரலாம் அதனால விவசாயம் என்பது தொழில் மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருவரோட ஒவ்வொருவரின் உயிர் ஆஹ் உயிரின் ஆதாரம் அதனால உணவூட்டுவோம் விவசாயத்திற்கு உயிரூட்டுவோ~ உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிரூட்டுவோம் பாரம்பரிய விவசாயத்திற்கு புத்துயிர் ஊட்டுவோம் கணினியை விட கழனிதான் நமக்கு பெருமை என்பதை உணர்ந்து விவசாயத்தை காப்போம் நாம் இந்த நாட்டையும் செழிப்படைய செய்யணும் அப்புறம் பார்த்தோம்னா இந்த விவ~ விவசாயம் வந்து ரொம்ப மேன்மையான தொழிலா வந்து இருக்குது ஆஹ் ஹம் இன்றைக்கு இளம் வயதிலேயே வந்து பலர் வந்து வாழ்வ வந்து இழக்கிறாங்க ஏன்னா இந்த நம்மளோட விவ~ விவசாய முறை வந்து ரொம்ப மாற்றமா இருந்துச்சு பாரம்பரிய விவசாயத்தை வந்து நம்ம இப்ப கடைபிடிக்கல எல்லா உணவுமே நஞ்சாயிருச்சு நீண்ட காலம் எல்லாம் வாழவே மாட்டேங்கறாங்க இளம் இளம் வயதிலேயே இப்ப நிறைய பேர் அதிக பேர் இறந்துடுறாங்க ஏன்னா விவசாய முறையும் உணவு பழக்கவழக்கமும் மாறிவிட்டதுனாலதான் இந்த விளைவுகள்லாம் ஏற்படுது அதனால நம்ம இனியாவது எமது மூதாதையர்கள் சொன்ன அந்த நஞ்சில்லாத இயற்கை விவசாய முறைகளை மேற்கொண்டு நமது சந்ததிகளுக்கு வழிகாட்ட வேண்டும் இது நம் ஒவ்வொருவருடைய தலையாய கடமையா இருக்குது அப்புறம் வந்து நம்ம விவசாயத்தை வந்து காப்போம் செழிப்படைய செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நான் வந்து முடிச்சுக்கிறேன்.

hello

வணக்கம் முபீன் நல்லா இருக்கீங்களா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 super ஆ இருக்கீங்களா சரி சரி வீட்டுல எல்லாம் எப்படி எல்லாம் இருக்காங்க எல்லாரும் நல்ல இருக்காங்க அங்க வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் நல்லா இருக்காங்களா எல்லாரும் super ஆ இருக்காங்க இங்கேயும்

உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு எனக்கும் ஏதோ போகுது சொல்ற அளவுக்குலாம் ரொம்ப நல்லா போகலை

ஏதோ போகுது

எங்க இப்போ ஒரு company ல work பண்ணிட்டு இருந்தீங்களே அங்கதான் work பண்றீங்களா ஆமாம்மா முன்னாடி work பண்ணல அதே company லதான் work பண்ணிட்டு இருக்கேன்

வேற ஏதாவது நல்ல job ஆ பாத்து போலாம்ல பார்த்துக்கிட்டே இருக்கேன் set ஆயிடுச்சுன்னா போயிருவேன் கண்டிப்பா okay okay இல்லை வெளியூர் எதுவும் try பண்ணலையா இங்கே இருக்கலாம்ன்னு tr~ பார்த்துட்டு இருக்கீங்களா

ஒண்ணும் இல்லை friends சோட எல்லாம் சேர்ந்து trip plan பண்ணியிருக்கோம் சரி trip வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்க ஊருக்கு வர்ற மாதிரி இருக்கு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 இல்ல இல்ல அங்கதான் இருக்கோம் இல்லதிடீருன்னு எங்க ஊருக்கு plan போட்டுருக்கீங்களே அதனால கேட்டேன் உங்க ஊருக்கு அந்த ஈஷா அதெல்லாம் இருக்குல்ல அங்க வந்து சுத்தி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கோயம்புத்தூர் full லாவே வேற நல்லா இருக்கும் அந்த places லாம் போயிட்டு இதுக்கு போகலாம் ஓ அப்படியா சரி சரி ஈஷா பாக்கலாம் ஆனா one day வந்து அதுக்குன்னே one day நம்ம time எடுத்து பாக்கணும்

ஆனா இப்ப ஈஷா பக்கம் வந்து இப்ப நாங்க last ஆ நவம்பர்ல போனோம் சரியான குளிர் அப்படியே பனி வந்து சிவன் அப்படியே மூடிருச்சு அந்த அளவுக்கு குளிர இருந்துச்சு அது சரி அவ்வளவு குளிர் வந்துச்சா ஆமா இப்ப வந்து இங்க கொஞ்சம் இதாதான் இருக்குது இப்பயுமே ரொம்ப குளிரு பனியும் அப்படித்தான் இருக்கு அடுத்து எப்படி இருக்கும்னு தெரியல நிறைய நிலச்சரிவு எல்லாம் நிறைய வருது அப்படியா நீங்க இருந்தா நாங்க வரலான்னுதான் plan பண்ணோம் அதுக்குள்ள வந்து இவ்வளவு பயங்கரமா சொல்றீங்க பயங்கரமா சொல்லலா ஏன்னா நம்ம வீட்டு~ வீட்டை பொறுத்தவரைக்கும் எந்த problem மும் இருக்காத இப்ப நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா ஏதா arrange பண்ணி கொடுத்துக்கலாம் அது எதுவும் problem இல்ல guest house கூட இருக்கு நமக்கு சரி okay okay அதனாலதான் சரி உங்ககிட்ட கேட்போம் weather condition அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப call அடிச்சேன்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 அஹ் வர்ற வழியில எல்லாம் மலைப்பகுதி தான் இங்க வர்றது எல்லாமே அதனால வந்து மழை அந்த நிலச்சரிவு எல்லாம் அதிகமா வருது road ல போற car van மேல எல்லாம் வந்து விழுந்து விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அச்சச்சோ ஹான் அதனாலதான் நாங்களே திருச்சி வரலான்னுதான் idea ல இருந்தோம் திருச்சிக்கு அதனால தான் வரலை இங்க இருந்துதானே நாங்க வந்தாகணும்

சரி சரி okay okay நீங்க பாருங்க நீங்க free ஆ இருக்கும்போது நீங்க இங்க கிளம்பி வர்றீங்கன்னா வாங்க அப்படி இல்லைன்னா நான் உங்களை திருச்சி plan பண்ணி இருக்கிறது வந்து இந்த coming week இல்லாம அதுக்கு next week உ ஓ சரி சரி ஆமா இருவத்தி அஞ்சாம் தேதி இருவத்தி ஆறாம் தேதி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 அஹ் அந்த ரெண்டு நாளுக்குள்ள என்னைக்கு கிளம்புறோம்னு தெரியல confirm அ கிளம்பிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்துருவோம் அதுக்கப்புறம் அப்படியே அங்க இருந்துட்டு next next உ எல்லாமே போயிட்டு ஒரு one week சுத்தி பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எத்தன பேர் வர மாரி இருக்கீங்க இங்க இருந்து நாங்க ஒரு ten to twelve members கிட்ட வருவோம்ன்னு நினைக்கறேன் இன்னும் confirm பண்ணல

கண்டிப்பா கேட்காம வர மாட்டேன் நீங்க இருக்கிற தைரியத்திலேதான் வர்றேன் நீங்க சொன்னீங்கன்னா வருவோம் அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் என்ன சொல்றீங்க இல்ல இல்ல இன்னொரு நாளு அப்படிலாம் இல்லை வரலாம் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது

ஆமா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

ஆமா saturday sunday தான் இருவத்தி அஞ்சு இருவத்தி ஆறு february இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சனி ஞாயிறு so அப்படின்னா அதுதான் கொஞ்சம் problem ஆ இருக்கும் மத்தபடி பெருசா ஒண்ணும் problem இருக்காது ஏன்னா அந்த time தான் ரொம்ப வந்து கூட்டமா இருக்கும் சாட்டர்டே சண்டேங்கற பேர்ல school colleges எல்லாம் leave ஆ இருக்குமா எல்லாரும சுத்தி பாக்க வந்துருவாங்க

எப்ப ஞாயிற்றுக்கிழமையா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

அப்புறம் அடுத்தடுத்து நீங்க என்ன போறீங்களோ போலாம் ஆனால் black thunder லாம் இத எப்படி சொல்றது அஹ் வெயில் time ல போனாதான் வந்து அங்க நல்லா இருக்கும் ஆமா இல்லாட்டி தண்ணிக்குள்ளே போயிட்டு நம்மளால enjoy பண்ணவே முடியாது ரொம்ப குளிரும் ஒரு மாதிரி

குளிரும் எல்லாமே தண்ணீல எல்லாம் powder தான் போட்டு இருப்பாங்க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

அப்படி இல்லைன்னா black thunder idea வேணாம் அப்படின்னா நீங்க வேற ஏதாவது சுத்தி பார்க்கிற இடமா பார்த்து நீங்க போய்க்கலாம்

எல்லாருமே சேர்ந்து வர்றது நான் ஒரு ஆளு மட்டும் முடிவு சொல்ல முடியாது எல்லார்டையும் சொல்லிருக்கேன் நீங்க அங்க இருக்கீங்கன்றதுனாலதான் உங்கள்ட்ட கேட்டு என்னான்ட்டு முடிவெடுக்க சொன்னாங்க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 but இருந்தாலும் கொஞ்சம் doubt இருக்குல்ல இப்ப நம்ம வந்துட்டு waste ஆ போகக்கூடாது இல்ல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

சரி okay fine நீங்க என்னன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அத பொறுத்து நானும் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து move பண்ணிப்பேன்

இல்ல அது கொடைக்கானல் பக்கத்துல இருக்குமே போயிட்டு வரலாமே கொடைக்கானலா நீங்க உங்களுக்கு எப்போ free office எப்போ விடுவாங்க அப்~

அப்டியா நாலாம் நிறைய வாட்டி கொடைக்கானலுக்கு போயிருக்கேன் சரி ஊட்டின்னா நம்ம வந்தோம் அப்படின்னா சுத்தி பாத்துட்டு full ஆ போனோம் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்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

அடிக்கடி போலாமா நீங்க வேற ஏன் ஏதோ போறோம் அப்புறம்தான் நாங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் அப்படி வரதுக்கு ரொம்ப late ஆகும்ல கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்கே ஏழு மண் நேரம் ஆகும் ஆமா நீங்க பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க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

சரி சரி கண்டிப்பா போலாம் நம்ப plan பண்ணிட்டு correct ஆ செஞ்சுட்டு போலாம் இப்ப எப்படி சொல்றது weather condition அ பொறுத்தவரைக்கும் நம்ம இப்படித்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது வெயில் time ல மழை வரும் மழை time ல வெயில் அடிக்கும்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 இப்ப இங்க இருந்து நாங்க கிள~ செலவு பண்ணிதான் வருவாங்க எல்லாருமே எப்படியும் nearly ஒரு person க்கு five thousand ல இருந்து ten thousand வரைக்கும் ஆகும்ன்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டு நம்ம enjoy பண்ணலா சும்மா மழை இப்படியே நிலச்சரிவு இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க ரொம்ப கஷ்டமா போயிரும் வந்து நம்ம amount உம் spend பண்ணி waste உ plus வந்து leave போட்டிருப்பாங்க எல்லாருமே office க்கு enjoy பண்ணணும்ன்ற mindset அந்த மாதிரி யோசிச்சு வச்சிட்டு வந்திருப்பாங்க அந்த days உம் spoil ஆயிரும் ஒரு blessed ஆ இருக்காது நல்லா feel happy ஆ இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் வந்திருப்போம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு trip தான் போறோம் அதுவும் நல்லா போனாதானே நல்லா இருக்கும்

ஆமா ஆமாம்மா கண்டிப்பா ஏன்னா செலவு பண்ணி வர்றோம் அப்படிங்கிறப்ப அதுல correct ஆன use இருந்தா மட்டும்தான் வந்து happy ஆ இருக்கும் இப்ப recent ஆ எங்க அண்ணன் கூட கொடைக்கானல் போயிட்டு வந்தோம்

மழை time ஆ மழையும் மண்ணும் சேர்த்து அடைச்சுக்கிட்டு வருது அஹ் enjoy பண்ணவே முடியல full ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க room லயே stay பண்ணிட்டு மழை எப்~ எப்படா நிக்கும் வீட்டுக்கு எப்படா ஓடியாரலாம்ன்னு சொல்லி வந்துட்டோம் அப்படியா அச்சச்சோ ஆமா அந்த மாதிரி condition சரியில்லாம இருக்கிற time ல நம்ம போனா நம்மளும் waste தானே ஆமா ஆமா

கேக்குதா நான் பேசறது இப்ப கூட பாருங்க climate ரொம்ப moody யா இருக்கு tower cut ஆயிட்டே இருக்கும் போல என்னா problem ன்னே தெரியல ஆமா ஆமா கிராமத்துல இருந்தா அப்படித்தான் இருக்கும் கேக்குதுங்களா உங்களுக்கு நான் பேசுறது கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க உம் busy ஆ இருக்கீங்களோ இல்ல இல்ல உங்க கிட்ட பேசுறதாலதான் எனக்கு என்ன busy உங்க கிட்ட பேசுனாவே satisfy தான் நீங்கதான் ஏதோ mind disturb ஆ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எப்போதும் பேசுற மாதிரியே இல்லை உங்க voice உ உங்க way off talk உ எல்லாமே ஏன்னு தெரியலே அப்டியா ஒண்ணும் இல்லையே நல்லாதான் இருக்கேன் நல்லாதான் இருக்கீங்களா தலை வலிக்குது என்னன்னு தெரியலே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

போணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே போகாம இருக்கேன் சரி okay நீங்க பாருங்க உடம்பை பார்த்துக்கோங்க நமக்கு உடம்பு முக்கியம் உடம்பு நல்லா இருந்தாதான் வேற எல்லாமே பண்ண முடியும் எதுனாலுமே next உ health அ care பண்ணுங்க first உ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

கண்டிப்பா கண்டிப்பா அசால்ட்டா அப்படியே விட்டுறாதீங்க health நல்லா இருந்தாதான் next next எதுனாலும் free ஆ இருக்க முடியும்

i i think உ உங்களுக்கு அங்க climate அப்பப்ப change ஆயிட்டே இருக்கனாலதான் சுத்தமாவே முடியலைன்னு நினைக்கறேன் இவ்வளவு முடியாம இல்லையே உங்களுக்கு ஆமா ஆமா இங்க நமக்கு set ஆகல அந்த குளிர் ஆனா இங்க இருக்கறவங்க gents லாம் maximum நல்லாதான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களுக்கு வந்து set ஆயிருச்சு ஓ okay okay ladies ங்களுக்கு தான் set ஆலயோ ladies ங்களுக்கு அப்படினு பொதுவா சொல்ல முடியாது ஏன்னா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எனக்குதான் என்னன்னு தெரியலே set ஆகலையா இன்னும் என்னமோ தெரியலே நமக்கு எப்போதுமே அப்படித்தான எல்லாமே set ஆக late ஆகும்

ஆமா உங்களுக்கு full ஆவே work உ இதெல்லாம் மாத்தி மாத்தி வந்துட்டேயிருக்கவும் rest எடுக்கவே time இல்லைனு நினைக்கறேன்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

ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மழை அதிகமா இருக்கு

தென்மேற்கு side வந்து over ஆ வந்து காத்து அடிக்குது புயலா புயல் இருக்கு அதனால இங்க வந்து நமக்கு மழை காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா சரி சரி ஆமா ஹம் உம் என்னக்கு ஒரு help பண்ணறீங்களா நீங்க நான் wait பண்றேன்

அப்ப weather எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்து சொல்றீங்களா உங்களுக்குன்னா அது correct ஆ தெரியும் regular ஆ நீங்க பார்க்கிறனால எனக்கு அவ்வளோ தெளிவா தெரியாது அப்படியா அஹ் சொல்றா பாத்து சொல்றேன் இப்ப இன்னைக்குமே வந்து evening லாம் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க

அதே மாதிரி வெயிலும் நமக்கு அதிகமாதான் இருக்கு இப்ப வெயிலும் அதிகம் ஆமா நீங்க சொல்றது சரிதான் hello

என்னா பண்ணுது உங்களுக்கு உடம்பு ஏதும் சரி இல்லையா உங்களால பேசவே முடியல போலயே ஒழுங்கா இல்ல இல்ல நல்லாதான் இருக்கேன் எப்பயாதான் நீங்க call பண்றீங்க பரவாயில்லை பேசுங்க ஒண்ணும் இல்லை அப்படிலாம் இல்லை ஏன்னா first உ நமக்கு health தான் முக்கியம் முடியலைன்னா first நீங்க உடம்ப பாருங்க அதுக்கப்புறம் கூட நான் பேசிக்கிறேன் எதுவும் problem இல்லை நான் வேணா வச்சிட்டு உங்களுக்கு அப்புறமா call பண்ணவா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பேசுங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா hospital போங்க doctor கிட்ட காமிங்க doctor ட்டயா காமிச்சப்போம் அதெல்லாம் சரி பண்ணிரலாம் இருக்கு சரி பண்ணிறலாம்ன்னு அசால்டா சொல்றீங்க but வந்து